அதைக் கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றியா சொல்லுவாரு. தன்னுடைய அணிக்கு என்ன தேவை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வெற்றிப்பெறத்துக்கு கொண்டு போற முயற்சி செய்றவன் தான் சிறந்த தலைவனாக முடியும். ஆனா வெற்றி தோல்விகளுக்கு அப்பாற்பட்டு உலகளவில சிறந்த கேப்டனா இருந்தாரு. powerful choleric personality எப்பவுமே வந்து emergency அ விரும்புவாங்க இதனால emergency யான காலகட்டத்துல சிறப்பா செயல்படுவாங்க. எல்லாத்துக்கும் சரியான தீர்வு அவங்க கிட்ட இருக்கும். தன்னார்வலர்கள் இருந்து பல பேருக்கு உதவுவாங்க உதாரணத்துக்கு கடந்த ரெண்டாயிரத்து பதிஞ்சாவது ஆண்டு சென்னை முழுசுமே பெரும் வெள்ளத்தால சூழ்ந்துச்சு. அந்த மாதிரி நேரத்துல நிறைய தன்னார்வலர்கள் group ஆ சேர்ந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செஞ்சாங்க. உணவு உடைன்னு மட்டும் இல்லாம நிறைய பேரை வெள்ளத்தில இருந்து மீட்டு அவங்களுக்கு தேவையான உதவியை செஞ்சாங்க. அந்த மாதிரியான நேரத்துல தன்னுடைய குடும்பத்தையும் தாண்டி மத்தவங்களையும் காப்பாத்தணும்னு முயற்சி செஞ்சாங்க. இவங்களுக்கு அடுத்ததா emergency ward ல இருக்க doctor nurse கூட இந்த personality ல இருப்பாங்க. எந்த விதமான case வந்தாலும் உடனடியாக என்ன செய்யணும்னு ஒரு நொடியில் அதுக்கான treatment அ துவங்க ஆரம்பிச்சிடுவாங்க. நூறு சதவீதம் நோயாளியை பிழைக்க வைக்க அவங்களால முடிஞ்சா எல்லாம் முயற்சிகளையும் எடுப்பாங்க. peaceful phlegmatic personality peaceful phlegmatic personality ல இருக்கிறவங்களோட எதிரி கூட இவங்க மேல தப்பு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில cool ஆ இருப்பாங்க. அமைதியான வாழ்க்கைக்காக எந்த விலையும் கொடுக்க தயாரா இருப்பாங்க. கடவுள் மத்த மூணு personality யை விட phlegmatic personality அ ஒரு அமைதியான மத்தவங்களுடைய emotion னை புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு படைச்சிருக்காரு. popular sanguine personality அமைதியான வழிய தான் எதிர்பார்ப்பாங்க. அதே நேரத்துல perfect melancholy personality ல brilliance அ பாத்து impress ஆக மாட்டாங்க. powerful choleric personality போல எல்லாத்தையும் serious ஆ எடுத்துக்க மாட்டாங்க. அதுபோல தானா நடக்கிறது நடக்கட்டும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மனநிலையில இருப்பாங்க. எல்லாம் விதிப்படிதான் நடக்கும் அப்படிங்குற மாதிரி அவங்க நடந்துப்பாங்க. இந்த personality ல இருக்க குழந்தைங்க கூட கிடைக்கிறதை வச்சு சந்தோஷமா இருக்கும். அடம் பிடிக்காது. இருக்கிறதை வச்சு விளையாடுவாங்க. பெருசா எதுக்கும் react பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு friends கூட இருக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா அதைவிட தனிமையில இருந்தா தான் அவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். மக்களை ரசிக்கிறது அவங்க நடந்துக்கிற விதத்தை ரொம்ப நல்லா watch பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு யாராவது road ல ரெண்டு பேர் அடிச்சுக்கிட்டா அவங்களை விலக்கி விடாம அவங்க சண்டையை சத்தம் இல்லாம ரசிச்சு பாப்பாங்க. நம்ம school ல college ல கூட இந்த மாதிரியான ஆட்களை பாத்திருப்போம் பார்த்து அமைதியா இருப்பாங்க. ஆனா சண்டைய நல்லா வேடிக்கை பாப்பாங்க. பெரும்பாலும் இவங்க விளையாட்டுல கூட கலந்துக்க மாட்டாங்க. எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலயும் கலந்துக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஆர்ப்பாட்டத்தை ரசிப்பாங்க. life ல பல விஷயங்களை பார்த்து அனுபவ ரீதியா கத்துக்கிட்டு சிறப்பா செஞ்சு முடிப்பாங்க

தன்னுடைய அனுபவத்தால leader ஆ இருப்பாங்க. correct ஆன motivation ன கொடுப்பாங்க. அது மூலமா சிறந்த தலைவர்களை உருவாக்குவாங்க. powerful choleric personality எல்லா விதமான வேலையும் செய்வாங்க. ஆனா இவங்க எது தேவையோ எது அவங்களால workout ஆகுமோ அதை மட்டும் தான் try பண்ணுவாங்க பல powerful choleric personality இருக்கிற குடும்பத்தில ஒரு peaceful phlegmatic personality கொண்டவங்க விருந்தாளியா வந்தா அவங்க பிரச்சனையை solve பண்ணி total ஆ எல்லாருடைய pressure யும் குறைச்சிடுவாங்க. இவங்க எப்பவுமே down to earth ஆ இருக்கறதுனால எல்லார் கூடைவும் easy யா connect ஆயிடுவாங்க. இதுனாலேயே அவங்களை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவங்க already அனுபவம் வாய்ந்த ஒரு leadership ல இருந்தாலும் அது விரும்பி ஏத்துக்க மாட்டாங்க. யாராச்சும் அவங்களை force பண்ணி நீ leader ஆ ஆகணும்னு சொன்னா தான் அவங்க leader ஆவே ஆவாங்க. அவங்க கிட்ட உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அவங்க தனிச்சு எதையும் பிடிக்கும்னு சொல்லவே மாட்டாங்க. எனக்கு எல்லாமே பிடிக்கும்னு தான் சொல்வாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு எந்த நடிகர் பிடிக்கும்னு கேட்டா எனக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நொடியையும் ரசிச்சு வாழ கத்துக்கிட்டு இருப்பாங்க. மத்தவங்க விருப்பத்துக்கு மாறா எதையும் செய்ய மாட்டாங்க. மத்தவங்களுக்கு விரும்பி பார்க்கிற தனக்கு சம்பந்தமில்லாத ஒரு TV program மை கூட மாத்த கூட சொல்ல மாட்டாங்க. அதையே அவங்களுக்கு புரியல அப்படின்னா கூட எவ்வளவு நேரம்னாலும் பார்ப்பாங்க. அவங்களுக்கு மத்தவங்க சந்தோஷம் ரொம்ப முக்கியமா இருக்கும். அவங்களுடைய சிறந்த குணம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அமைதி, பொறுமை இதெல்லாம் சொல்ல முடியும். இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை வருது அந்த சமயத்துல popular sanguine personality ல இருக்கிறவங்க கத்திடுவாங்க. perfect melancholy personality ல இருக்கிறவங்க நிலைமையை சமாளிக்க முடியாம அங்க இருந்து வெளியே போயிடுவாங்க. powerful choleric personality அந்த problem த்துலேயே மூழ்கிடுவாங்க. ஆனா peaceful phlegmatic personality அதை cool ஆ emotion control பண்ணி நிலைமையை பொறுமையா சமாளிச்சு correct ஆன solution எடுப்பாங்க. அவங்க கிட்ட இருக்க பொறுமை தான் எல்லாத்துக்கும் balance பண்ணும். உதாரணத்துக்கு வீட்ல ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னா sanguine personalities ஐயோ அம்மான்னு கத்தி ஊரையே கூட்டிடுவாங்க. melancholy ல இருக்கிறவங்க எப்படி காணாம போச்சுன்னு யோசிப்பாங்க. choleric personality எதையும் யோசிக்க மாட்டாங்க. straight டா complaint கொடுப்பாங்க. ஆனா phlegmatic personality correct ஆ யோசிச்சு உண்மையா காணாம போச்சா இல்ல வேற எங்கேயாச்சும் தவறவிட்டோமான்னு முடிவு எடுத்து தேட ஆரம்பிச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு எதுக்கும் complaint அப்படிங்கிறது இருக்காது. என்ன கிடைக்குதோ அதை வச்சு மகிழ்ச்சியா இருப்பாங்க. நம்ம வீட்ல அம்மா கூட அப்படித்தானே. வீட்டுல இருக்க எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி சமைப்பாங்க. பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன பிடிக்குமோ அதை சமைப்பாங்க. எல்லாரும் வயிறாற சாப்பிட்டதும் அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ அப்படின்னு சொல்லி பாக்கமாட்டாங்க. எல்லாரும் சாப்பிட்டு மிச்சம் இருந்தா சாப்பிடுவாங்க. இல்லன்னா அடுத்த வேளை சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. அன்னைக்கு மட்டும் இல்ல. பெரும்பாலும் எல்லா நாளுமே அப்படித்தான் செய்வாங்க. இருக்கக்கூடிய எல்லாரையும் அனுசரிச்சு போவாங்க. ஏன்னா வீட்டுல இருக்க எல்லாரையும் நேசிப்பாங்க. அவங்களுக்கு தன்னோட குடும்பம் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி இருப்பாங்க ஒவ்வொரு நாளுமே தன்னோட குழந்தைக்கோ இல்ல மற்றவங்களுக்கோ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

நல்லா இருக்கேன்

பரவாயில்லையே ஞாபகம் எல்லாம் இருக்கா உங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு பேச எல்லாம் செய்யறீங்க இல்லை ஒரு job விஷயமா பேசலாம் அப்படின்னுட்டு சரி ஞாபகம் வந்துதா அதா அடிச்சு பேசலாமே அப்படியா சரி சரி job விஷயம்னா பேசிக்கலாம் ரொம்ப நாள் கழிச்சு பேசுறீங்க வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க life எல்லாம் எப்படி போகுது அதைப் பத்தி முதல்ல பேசுவோம்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 family ல எல்லாருமே நல்லா இருக்காங்க எல்லாரும் ஒரு commitment ஓட அப்படியே போகுது சரி சரி சந்தோஷம் உங்களை life எப்படி போகுது life ஆ பரவாயில்லைக்கா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

சரி சரி அதான் திடீர்ன்னு இப்ப பொசுக்குன்னு அக்கானிட்டீங்களேன்னு கேட்டேன்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

மரியாதை மனசுல இருந்த போதும்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 சரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க job போயிட்டு இருக்கீங்களா ஆஹ் ஆமாக்கா job போயிட்டு இருக்கேன் அதே மாதிரி side ல business எல்லாம் start பண்ணலாம்ன்னு ஒரு idea

அப்படியே போயிட்டு இருக்கு business வைக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா set ஆகி வரலை அப்படின்னாக்கா வந்து வந்து work கே பாத்துக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கு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 ஏன் நீங்க வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கல்ல கொஞ்ச நாள் முன்னாடி போயிட்டு இருந்தேன் அது set ஆகல அதனால விட்டுட்டேன்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 marriage க்கு அப்பறம் போகறத்துக்கு முடியல அப்பிடியே சரி சரி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 work from home னா மட்டும் தான் பண்ணுவிங்களா இல்லை வந்து நேரிலே போய் பண்ற மாதிரி இருந்தாலும் okay வா எதுவும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு try பண்ணேன் எதுவும் set ஆகுற மாதிரி தெரியலே may be நீங்க ஏதோ சொல்றது set ஆகுற மாதிரி இருந்தா try பண்ணுவோம்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

அப்படியா வெளில எங்க போவீங்க சும்மா shopping தான் வேற எங்க daily shopping போறீங்களா பரவாயில்லையே பெரிய ஆள் தான் போங்க daily போக மாட்டேன் daily எல்லாம் சொல்லலையே நானும் rare ஆ எப்பயாவது போற மாதிரி இருக்கும் அப்படியா இல்லை இல்லை நம்ம ஒரு வேலை போக ஆரம்பிச்சுட்டோம். இல்லை வந்து வீட்டுல இருந்தே work from home எல்லாம் பண்றோம் அப்படின்னா நம்ம வந்து correct ஆ time அ follow பண்ணிக்கணும்

அதுதான் வெளியிலே போறதா இருந்தா மத்த work எல்லாம் கொஞ்சம் நமக்கு delay ஆகும் so அதான் maximum வந்து work from ஆ பண்ணலாமான்னு ஒரு யோசனை அது நம்ம job set ஆயிடுச்சுன்னா அதுக்குத் தகுந்த மாதிரி time வந்து correct ஆ schedule போட்டு அது set பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன் நல்ல job ஆ இருந்தா சொல்லுங்க பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை நானும் ரெண்டு மூணு இடத்துல சொல்லி வைக்கிறேன்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

சரி ரொம்ப சந்தோஷம் உங்க office ல எது நல்ல வேலை இருந்தாலும் சொல்லுங்க என்ன மாதிரி வேலை எல்லாம் கொடுத்தால் செய்வீங்க எனக்கு back office வரைக்கும் best ன்னு தோணுது ஏன்னா நம்ம போய் sales அது இதெல்லாம் பண்ண முடியாது so அதனாலே back office ன்னா okay இப்போ நீங்க already வேலை பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னீங்க இல்லை

அங்க என்ன மாதிரி work பாத்தீங்கன்னா எனக்கு அந்த work அ பத்தி கொஞ்சம் explain பண்ண முடியுமா அது வந்து நான் accounts department ல இருந்து so அதனால எனக்கு system oriented ஆதான் இருக்கும் ஆஹ் first நான் join பண்ண இடத்துல manual ஆதான் இருந்தது அப்புறம் system இதாயிடுச்சுனால அதுக்கப்புறம் system ல accounts இது பண்ணிக்கிற மாதிரிதான் எனக்கு இருந்தது manual ஆ பண்ணப்ப எப்படி பண்ணீங்கன்னு சொல்றீங்களா first manual ஆ உங்களுக்கு system வர்றதுக்கு முன்னாடி manual ஆதானே accounts எல்லாமே maintain பண்ணுவாங்க so அதுக்கான ledges எல்லாம் இருக்கும் அது மாதிரி அதுக்கு ஒவ்வொருக்கும் ஒரு இது இருக்கும் voucher இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் எல்லாமே அந்~ அந்~ அந்த daily என்ன routine என்னென்ன செலவாகுதோ அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு voucher இருக்கும் அப்புறம் manual ஆ நமக்கு accounts க்குன்னு தனியா ledgers இருக்கும்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

புரியுது புரியுதா girls க்கு இருக்கிற problem தானே நம்ம ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா திடீர்ன்னு ந~ நான் நடுவுல, நமக்கு பல தடைகள் வரும் அதையெல்லாம் தாண்டிதான் நம்ம வர மாதிரி இருக்கும்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 job அப்படிங்கிறது நம்ம போயிட்டாலே நமக்கு எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஒரு life இருக்கும் அதுக்காகதான் பார்த்துட்டு இருக்கேன் நீங்களும் சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச இது office லயோ இல்லை உங்க office க்கு start பண்ணப் போறீங்க அதிலயே கொடுத்தாலும் okay comfortable ஆ இருக்கும் எனக்கும்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 அது எனக்கு எப்படி சொல்றது ரொம்ப long time ஆச்சு ஏன்னா ஒரு two years கிட்ட இந்த மாதிரி work பண்ணேன் but இப்ப நிறைய updates ஆயிருச்சு இல்லையா so அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் pickup பண்ணி பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் எதுவும் பிரச்சனை இல்லை அது எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம எந்த இடத்துல வேலை பார்க்கிறோமோ அந்த இடத்துல நமக்கு practice கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நம்ம அதுக்கு ஏத்த work பண்ண ஆரம்பிச்சிருக்கலாம் பெரிய விஷயம் கிடையாது கொஞ்சம் நீங்க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

அது மாதிரி எல்லாம் கொஞ்சம் நம்ம step எடுத்து work பண்ணா நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்

ஆஹ் system இல்லை அஹ் அது வா~ lap தான் வாங்கலாமான்னு ஒரு யோசனை இருக்கு வாங்கிட்டு கொஞ்சம் try பண்ணா நமக்கு use ஆ இருக்கும்னு பார்த்துட்டு இருக்கேன்

அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி basic ஆன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் learn பண்ணிக்கோங்க okay வா

பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நமக்கு வந்து அடுத்து work க்கு எல்லாம் போறப்போ வந்து நமக்கு ரொம்பவே வந்து useful ஆ இருக்கும் okay okay இல்ல அது system தெரியும் நான் அதை related ஆ படிச்சிருக்கோம் கொஞ்சம் long gap ஆயிட்டதுனால கொஞ்சம் touch பண்ணிக்கிட்டா அது automatic கா வந்துரும் பிரச்சனை இல்லை நீங்க நடுவுல கொஞ்ச நாள் வந்து எல்லாம் try பண்ணிட்டு இருந்தீங்கல்ல ஜாஸ் என்ன ஆச்சு அது ஒண்ணும் இதா~ ச~ இதாகல set ஆகலை சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன் Try பண்ணேன் work workout ஆகலை அப்புறம் கொஞ்சம் family issues எல்லாம் இருந்ததுனால சரி போக வேண்டான்னு விட்டுட்டேன் ஆமா எங்க எங்க போனாலும் job உ government job அப்படின்னு போயிட்டாலே வந்து காசு அந்த மாதிரிதான் வந்து விஷயத்துல வந்து கொண்டு வர்றாங்க அது கொஞ்சம் job இதானிச்சு அதுக்கு கொஞ்சம் some amount கேட்டாங்க அது related ஆன issues நிறையா அப்பதான் வெளியே வந்துச்சு சரி நம்ம காசை கொடுத்து மாட்டிக்க வேணாமேன்னு அதை விட்டாச்சு காசு கொடுத்திருந்தா தந்தர்றேன்ற மாதிரிதான் சொன்னாங்க but வேணா நம்ம ஏன் risk எடுக்கணும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு நம்ம நேரம் எதுலயாவது போய் மாட்டிட்டு அப்புறம் அதை earn பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டப்படணும் அதனால விட்டுட்டு நம்ம normal லா பார்த்த வேலையவே பார்க்கலாமேன்னுதான் இப்ப திருப்பி again try பண்ணலாமேன்னு யோசிச்சுட்டு பாத்துட்டு இருக்கேன் ஆமா நம்ம வந்து இந்த காசு கொடுத்து போற வேலை எல்லாம் மொத்தமாவே avoid பண்ணிடனும் எவ்வளவோ வேலை இருக்கு அதை பார்த்து போயிட்டு வேலை பார்த்துட்டு இருக்கிறது வந்து நல்லது இந்த காசு கொடுத்துட்டு வேலை வருமா வராதான்னு யோசிச்சுகிட்டு அப்புறம் வந்து அதை பத்தியே think பண்ணிக்கிட்டு அப்புறம் காசும் பொய் வேலையும் போயி job எல்லாம் எவ்வளவோ வந்து ஊழல் ஆக்கிட்டாங்க பாருங்களேன் ஆமா அதனாலதான் பயந்துட்டு வேணாம் விட்டாச்சு ஏன்னா அந்த காசை சம்பாதிக்கறதுக்குத்தான் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் திருப்பி போய் அந்த காச முடக்கி தேவையில்லாத அந்த அந்த time வந்து ஆஹ் as a related டா நிறையா ஆஹ் news வந்து இது ஆயிட்டு இருந்துச்சு spread ஆயிட்டு இருந்தது so அதனால சரி தேவையில்லாம ஏன் போய் காச கொடுத்து மாட்டிக்குவானேன்னு ஏன்னா நாங்க அப்படியே drop பண்ணியாச்சு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 கண்டிப்பா கண்டிப்பா காசு இல்ல அப்படின்னா படியை கூட ஏற விட மாட்டேங்குறான் அந்த இடத்துல திறமை இருக்கா இல்லையான்றதை வந்து பார்க்க மாட்டேங்குறான் காசு குடுத்தா வேணாம்ங்கிறான் பாக்குற திறமையும் பாக்க மாட்றாங்க experience some office ல எல்லாம் வந்து experience இருந்தா கூட இப்ப இது இல்ல வேலை இல்லைங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அவங்களுக்கு என்ன need இருக்கோ அவங்களோட need க்கு மட்டும் fulfill ஆனா மட்டும்தான்எடுக்குறாங்க நமக்கு experience இருந்தா கூட ஏதோ over qualification ன்டறாங்க சில officers எல்லாம் இல்ல gap ஆயிடுச்சு அப்படின்றாங்க ஆமா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படி இல்லை ரொம்பவே வந்து நம்ம திறமைய வச்சு உள்ள போய் வேலை பார்க்கிறோம் அப்படின்னா என்ன பண்றாங்க corporate எல்லாம் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க

இப்ப IT field லாம் சொல்லவே வேணாம் முன்னாடியே ஒரு ITITfield ன்னா ITIT ன்னு எல்லாமே ஒரு இதா இருந்தது இப்பயுமே IT இருக்காங்க but ஆனா job வந்து after corona க்கு அப்புறம், எல்லாருக்குமே கொஞ்சம் இதாயிடுச்சு corona லையும் நிறைய பேருக்கு வந்து வேலை போயிருச்சு அதனாலேயே நிறையபேர் நிறைய பிரச்சனையை வந்து face பண்ணாங்க எவ்ளோ பேர் வேலை இல்லாம வெளியில வேலை தேடி அலைஞ்சிட்டிருந்தாங்க யப்பா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 work from home குடுக்கலாம் பாக்கலாம் try பண்ணலாம் maximum work from home try பண்ணுங்க அப்படி முடியாத பட்சம் நம்ம கொஞ்சம் வெளியில இறங்கி வேலை தேடித்தான் ஆகணும் இல்லையா

அதனாலதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எது அமைஞ்சாலும் okay best ஆ அமைஞ்சிச்சுன்னா அதை pick up பண்ணி அப்படியே போயிக்கலாம்ன்னு இருக்கேன் இப்ப வந்து நீங்க வந்து உங்களுக்கு family time வந்து இப்ப பிள்ளைங்க இருக்காங்க family time போயிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களை நம்ம அனுப்பணும் அவங்களை அனுப்பிட்டு நம்ம கிளம்பி வரணும் அந்த மாதிரி அப்புறம் evening வந்து பிள்ளைங்களை pick up பண்ணி ஆளுங்க இருக்கணும் அந்த மாதிரி எல்லா விஷயமுமே correct ஆ பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் கொஞ்சம் set ஆக்கிக்கோங்க எல்லாமே set ஆகிட்டு இல்ல actually அது பிரச்சனை இல்லை எனக்கு ஏன்னா ஆஹ் எங்க fa~ husband வந்து morning ஏ போயிடுவாங்க பிள்~ எனக்கு வந்து work எல்லாம் full ஆ morning ஏ முடிஞ்சிடும் so after nine thirty to ten க்கு அப்புறம் நான் வந்து ரொம்ப ten க்கு அப்புறம் morning ten க்கு அப்புறம் கொஞ்சம் free தான் அப்புறம் evening எனக்கு four four o'clock தான் work இருக்கும் அது ஒரு one hour work இருக்கும் குழந்தைகளை கூட்டிட்டு வந்துடுறதுனால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 அப்படின்னுட்டுதான் utilize பண்ணணும் எதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு சொல்லிட்டு try பண்றேன்

நம்மளும் நம்ம நம்மளும் நம்ம வேலையை பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கலாம் குழந்தைங்க வளர்ற வரைக்கும்தான் நமக்கு எல்லாமே issue வே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 ஆஹ் waste பண்ண வேணாம் ஏன்னா economical க்காவும் இப்ப எல்லாமே எல்லாமே high ஆயிடுச்சு so ஒருத்தரோட earnings பத்தாது இல்லையா அதனாலதான் ரெண்டு பேரும் try பண்ணலாமேன்னுட்டு நானும் try பண்றேன் சரி, சரி, பாக்கலாம் ஜாஸ் எதுவும் பிரச்சனை இல்லை நம்ம office ல வந்து typing job எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம் என் partners எல்லாம் பண்ணிட்டு

அது set ஆகி வந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு முதல்ல இங்க set ஆயிரட்டும் set ஆயிட்டு work வந்து flow வா போறப்ப வந்து நான் உங்களுக்கு training கொடுத்து வீட்டுல இருந்தே work from home வந்து கொடுக்கிறேன்

நீங்க வந்து ஒரு எப்படியும் இப்ப work from home அப்படின்னாலுமே ஏதாவது training போறது இல்லை வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஒரு வாரம் office நேர்ல வர்ற மாதிரி இருக்கும் அது வரலாங்களா இல்லை இல்லை அது பிரச்சனை இல்லை வரலாம் அது பிரச்சனை இல்லை ஏன்னா எனக்கு continues ஆ work இருக்கும் அப்படிங்கும்போது நடுவுல ஒரு one week தானே one week ல one month க்கே வர்றது training எடுக்கிற மாதிரி இருந்தால் கூட பிரச்சனை இல்லை நான் வந்துக்குவேன்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 சரி okay ஜாஸ் பாருங்க நான் வந்து உங்களுக்கு நேர்ல கூப்பிடுறேன் நேர்ல வந்து நம்ம வந்து இதை பத்தி clear ஆ பேசி discuss பண்ணிக்கலாம் okay வா நான் work இருக்கிறப்ப கண்டிப்பா உங்களை contact பண்றேன் வெளியில work இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்றேன் okay வா

Hello. Hello, this is jio network center. How can I help you? hello ma'am நான் வந்து mobile ல வந்து net netpack போடணும்.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 Okay உங்களுக்கு mobile net pack க்குள்ள offers பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே?

Airtel use பண்றிங்களா okay.

Airtel இந்த மாதிரி offers ச இப்ப recent டா போட்டு இருக்காங்கன்றது சொல்றேன் உங்களோட budget என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீங்க வந்து monthly போடுறீங்களா? இல்லாட்டி three months once recharge எந்த மாதிரி payment போடலாம்னு இருக்கீங்க? Three months once தான் easy இருக்கும்னு நினைக்கறேன். three months க்கு ஒருக்கா recharge பண்ற மாதிரி தான் option இருக்கு.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

Ma'am கண்டிப்பா three months க்குலா போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன், மத்தபடி வீட்டுக்கும் எடுக்குற idea இருக்கு. நீங்க இதையும் பத்தி அதையும் பத்தி கொஞ்சம் explain பண்ணிணீங்கன்னா கொஞ்சம் idea வந்துடும். இப்ப வந்து mobile ல நீங்க போடுற net வந்து எந்த மாதிரி போடலாம்ன்னு இருக்கீங்க only ஆஹ் calls க்கு மட்டுமா இல்லாட்டி net pack usage மட்டும்தான்போடுறின்களா இல்ல both calls க்கும் net pack குக்கும் சேத்து போடலாம்ன்னு இருக்கீங்களா?

அஹ் கேக்குது ma'am ஆஹ் நீங்க எந்த மாதிரி போடலாம்னு இருக்கீங்க? ma'am நீங்க call க்கு மட்டும் ஆஹ் call பேசுறதுக்கு மட்டும் போடனுமா? இல்லாட்டி வந்து ஆஹ் internet usage மட்டும் வேனுமா? இல்லாட்டி both சேர்ந்து ஒரு scheme இந்த மாதிரி ஒரு உங்களுக்கு வேணும் . Call லுக்கும் போடணும் ma'am, Net pack க்கும் போடணும் ma'am. So, both ரெண்டு scheme சொல்லுங்க ma'am. Okay அது வந்து நிறையா இது இருக்கு பாத்துக்கோங்க. இப்ப வந்து, twenty eight days validity வந்து basic ஆஹ் pay ல இருந்து start ஆகுது அதுல வந்து, Nintey nine rupees நீங்க recharge பண்னுணீங்கன்னா, உங்களுக்கு two hundred MB data வந்து and வந்து ninety nine rupees க்கு வந்து talk time மும் இருக்குது.

ஆஹ் இருக்கற data வந்து use பன்னிக்கலாம். ஆஹ் ஒரு இந்த data வந்து two hundred MB தான் வரும். அதே நீங்க use பண்ணிக்கலாம். okay வா? இது வந்து per day க்கு தான் per day யா ma'am இல்ல அது எப்படி தீருர வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கு அப்பறம் அதுக்கப்புறம் உடனே இதாயிடுமா ma'am? Ma'am, validity period ன்னு ஒன்னு குடுத்துருப்பாங்க நீங்க குடுத்த உங்க உங்க recharge amount பொறுத்து உங்களோட validity period வந்து மாறிகிட்டே இருக்கும். இப்ப வந்து நீங்க வந்து நிறைய ரூபாய்க்கு recharge பண்ணும் போது உங்களுக்கு validity date, date வந்து கூடிகிட்டே இருக்கும். இப்ப வந்து கம்மியா நம்ப வந்து recharge பண்ணும் போது validity twenty days இப்ப வந்து, இப்ப உங்க கையில காசே இல்ல but உங்களுக்கு வந்து recharge emergency னு call பண்றதுக்கு தேவ மாதிரி பட்டது உங்களுக்கு, இந்த மாதிரி பண்ற recharge வந்து use பண்ணிக்கலாம். ஏன்னா ninety nine rupees நீங்க போடும் போது ninety nine rupees க்கும் நீங்க வந்து பேசி இருக்கலாம் ஏதாவது emergency ன்னா பேசி இருக்கலாம். And வந்து உங்களுக்கு இருவத்தியெட்டு நாளுக்கு validity இருக்கு. கிட்டதட்ட ஒரு மாசம் கிட்ட உங்களுக்கு வந்து validity period வருது and வந்து உங்களுக்கு இருநூறு MB data வும் வந்து அத நீங்க use பண்ணிக்கலாம்.

ஆமா, ஒரு month துக்கு இப்ப வந்து நீங்க அதுக்கு மேல போனீங்கன்னா, இப்ப two ninety nine rupees க்கு வந்து நீங்க வந்து recharge பண்னுணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆஹ் ஒரு நாளைக்கு வந்து two GB data கிடைக்கும்.